இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து end screen card இரண்டுமே கொடுத்துக்கலாம். நம்ம first ல பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த page வந்து ரொம்ப மங்கலா தெரியும். ஆனால் இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு clear ஆ இருக்கும் so இதுல இந்த add அப்படின்னு குடுத்திருப்பாங்க. இதை வந்து நம்ம click பண்ணி நம்ம வந்து add வந்து பண்ணிக்கலாம்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

அதுக்கப்புறமா the videos or playlist இருக்கும் இதை வந்து click பண்ணிக்கலாம் பண்ணுன உடனேயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே upload பண்ண எல்லா videos உம் இருக்கும். இதுல வந்து என்னென்ன video நீங்க குடுக்க விரும்புறீங்களோ அதை வந்து select பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொன்னா தான் பண்ண முடியும். இப்ப நான் வந்து ஒண்ணு click பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா create element அப்படினு வரும் இதை வந்து குடுத்துக்கோங்க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 ஏற்கனவே இருந்ததை விட மேல வந்திடுச்சு. அதனால உங்களுக்கு என்ன என்ன காமிக்கும்னா please add space between the elements அப்படின்னு சொல்லி காமிக்கும் அந்த red colour ல காமிக்குது பாருங்க உடனே நீங்க என்ன செய்யணும்னா நம்ம கை விரல்களால இத கொஞ்சம் move பண்ணி இந்தமாரி side ல வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்க நாலு corner லயும் நீங்க வந்து உங்களுடைய end screen வந்து set பண்ணிக்கோங்க இப்ப பார்த்தீங்கன்னா இந்த video ல நான் வந்து நாலு end screen வந்து add பண்ணிருக்கேன். எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா save கொடுக்க மறக்காதீங்க save வந்து கொடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம save கொடுத்துட்டோம் இதுல உங்களுக்கு காமிக்கும். அதாவது when you are finish please return toyou tube studio அப்படின்னு கொடுத்திருக்கோம் அந்த return to you tube studio நம்ம வந்து click பண்ணிக்கலாம் நம்மளோட இந்த normal first நம்ம upload பண்ணிட்டு இருந்த அந்த page க்கு நம்ம வந்து வந்துட்டோம் end screen நம்ம add பண்ணது மாதிரியே இப்ப cards வந்து add பண்ணிக்கலாம். இந்த add அப்படிங்கிறது பாருங்க. இதை வந்து குடுத்துக்கோங்க இப்ப நம்ம வந்து எப்படி வந்து end screen எப்படி வந்து பண்ணோமோ அதே மாதிரி நம்மளோட card வந்து add பண்ணிக்கும்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 கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு timing மாதிரி காமிக்கும். இதுல வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த card வேணுமோ அந்த இடத்துல நீங்க set பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த இது வந்து நம்ம click பண்ணிக்கலாம். video or playlist create இருக்கும் எந்த video வேணுமோ அதை வந்து நீங்க select பண்ணிக்கோங்க பண்ணிட்டு creat card வந்து கொடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவா நம்ம ரொம்ப சின்ன video அப்படின்னா நீங்க card அந்த மாதிரி கொடுக்கிறது நல்லது ஏன்னா பாக்குறவங்களுக்கு ரொம்ப irritation ஆ இருக்கும்.

ஆஹ் hello சஜின் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் நான், நல்லா இருக்கேன் அப்புறம் சாப்பிட்டியா ஆமா அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா ஆஹ் ஆமாடா ஆமா சாப்பிட்டேன், சாப்பிட்டேன் ஆஹ் என்ன சாப்பாடு நெய் சாம்பாரும் ஆஹ் மீன் குழம்பும்.

தெரியல அப்படி வச்சிருந்தாங்க அதான் சாப்பிட்டேன் ஓ சரி சரி கூட்டு ஒண்ணும் இல்லையா இல்லை கூட்டு ஆஹ் கூட்டு இல்லையா பா~ பாகற்காயா ஆமா, பாகற்காய் கசப்பா இருக்கும்ல அது. ஆமால்ல அது உடலுக்கு நல்லது. ஓ, சரி, சரி, அப்போ உங்க வீட்ல வந்துட்டு எப்பயுமே இந்த மாதிரி காய்கறி எல்லாம் வெப்பாங்கன்னே என்னைக்கும் இருக்குமோ ஆமா என்னைக்கும் ஏதாவது வறுத்துட்டே இருப்பாங்க. உம் உம் சரி, சரி, சரி அஹ் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காய் கண்டிப்பா காய் இருக்கும் என்ன

ஹம்

சரி, சரி அப்புறம் எப்படி போகுது, நாளெல்லாம் எப்பவும் போலதாக்கா போகுது. எப்பவும் போலதான், போகுதா நீ அஹ் ஆஹ் சரி, சரி, சரி எனக்கு நல்லாதான் போகுது வேற என்ன அக்கா? வேற என்ன கிறிஸ்துமஸ் எல்லாம் எப்படி போச்சு கிறிஸ்துமஸ் எல்லாம் super ஆ போச்சுக்கா உங்களுக்கு ஆஹ் எனக்கும் நல்லா போச்சு ஆஹ் நீ வந்து எங்க குளச்சல் side தானே உன் வீடு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 ஆஹ் ஆஹ் அங்க வந்துட்டு இந்த கடல் காணல் எல்லாம் போவாங்கல்ல கிறிஸ்துமஸ் time மு

அப்படியா அது எதனால போறாங்க அது தெரியல ஆனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் எல்லாருமே family யோட போவாங்க கடலுக்கு.

ஆனா, முன்னாடி வந்துட்டு எதுக்காக போவாங்கன்னா நமக்கு வந்துட்டு, ரெண்டாயிரத்தி மூணு ஆஹ் நாலுல வந்துட்டு tsunami வந்துச்சுல்ல உம்

அப்போ அஹ் அப்போ வந்~ அஹ் அப்போ வந்துட்டு tsunami வந்து எப்ப வந்துச்சின்னா ஆஹ் கிறிஸ்துமஸ் முடிஞ்ச மறுநாள் வந்துச்சி

அஹ் அப்ப அதனால வந்துட்டு ஆஹ் அப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க பாத்தியா

அப்போ, அவங்க வந்துட்டு ஆஹ் அவங்க முன்னோர்களை வந்துட்டு, சந்திக்கிறதுக்காக வந்துட்டு, அப்ப வந்து போனாங்க. அதாவது சந்திக்கிறது means அப்படின்னா கடல்லதானே அவங்க எல்லாரும் இறந்தாங்க. அதனாலே வந்துட்டு, அதனால வந்துட்டு ஆஹ் அவங்க எல்லாம் போய் பாக்கலாம். அதாவது, அவங்களை நினைவு கூறுற விதமா வந்துட்டுதான் அப்படி போனாங்க. உம் தெரியாது அக்கா ஆஹ் தெரியாது ஆனா இதெல்லாம் அப்போ இதெல்லாம் தெரியாது ஓ, சரி, சரி, சரி. அப்புறம் வந்துட்டு, குடில் பாக்கெல்லாம் போயிருக்கியா கன்னியாகுமரியில வந்து, குடில் போட்டி எல்லாம் நடக்குமே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 ஆஹ் ஆஹ் போயிருக்கியா இந்த தடவை போனியா எதோ newspaper ல எல்லாம் நான் பார்த்தேன் ஆஹ் என்னது நாப்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்துட்டு குடில் கட்டி இருக்காங்க அப்படின்னுட்டு ஆமா அந்த குடில் பாத்தியா நீ போயி

ஓ, சரி, சரி ஆஹ் நல்லா இருந்துச்சா ஆஹ் நல்லா இருந்துச்சு.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

ஐம்பது ரூபாய்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

நானும் போய் பார்த்தேன் நான் வந்துட்டு new year க்கு அடுத்தா என்னமோதான் போய் பார்த்தேன் அப்போ வந்துட்டு இருபது ரூபாய் தான் போட்டுருந்தாங்க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 ஆஹ் சரி, சரி ஆஹ் அப்புறம் வேற என்னடே வேற ஒரு இடமும் போகலையா கிறிஸ்துமஸுக்கு

திற்பரப்பு, தொட்டில் பாலம்

ஆஹ் மாத்தூர் தொட்டில் பாலம் அது காமராஜர் காலத்துல கட்டினது அப்படித்தானே உம் சரி, சரி, அங்க எல்லாம் போயிருக்கோம் அது ஆனா அதுல போறதுக்கு வந்து, பயமா இருக்கும் பாத்தியா உம் அங்க ரொம்ப short ஆ இருக்கும். என்னது ஒரு ஆள் போற மாதிரி

அந்த பாலம் வந்து ஒரு ஆள் நடந்து போற மாதிரிதான் இருக்கும் நல்ல height ஆ உம் ஆமா நான் போனேன் போயிட்டு எனக்கு அதுல இருந்துட்டு கீழே பார்த்தா அப்படியே தலையே சுத்திட்டு தெரியுமா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 ஆஹ் ஆனா அதுல அதுல இருந்த நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு எல்லாம் கேள்விப்பட்டேன். இப்ப recent ஆ கூட, ஒருத்தவங்க, ஒரு தாத்தா யாரோ வந்துட்டு அதிலிருந்து இறந்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டேன் ரொம்ப ஏறமுடியாது ஆஹ் ஆஹ் சரி, சரி, சரி அப்புறம் new year எப்படி போச்சு new year எப்படி நல்லா இருக்கு இந்த new year two thousand அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்பவும் போலதான் எப்பவும் போலன்னா, என்னது எப்பவும் போல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருக்குமே. நம்ம வந்துட்டு நம்ம இந்த படத்துல கூட மச்சான், நாளைக்கு new year இன்னையிலிருந்து நாம இந்த குடியை விடுறோம்டா அப்படின்னுலாம் dialogue எல்லாம் உண்டுல்ல அந்த மாரி நீ ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியா ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படி ஒரு மாற்றமும் இல்லையே அக்கா எப்பவும் எல்லாம் year உம் மாதிரி தான் இந்த year உம் உம் சரி, சரி ஆஹ் வேற என்னடே சொல்லு அடுத்து இனி பொங்கல் வரப்போகுது. ஆமா, இனி பொங்கல் celebrate பண்ணணும்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 உம் ஏன்னா பொங்கல் இப்ப கிறிஸ்மஸ்னா கிறிஸ்டியன்ஸுக்கு ஆஹ் அதே மாதிரி ஏதாவது கோயில் திருவிழா அஹ் விநாயகர் சதுர்த்தி அப்படீன்னா வந்துட்டு ஹிந்துஸுக்கு அப்புறம் ரம்ஜான் ஆஹ் அப்புறம் இ~ இ~ பக்ரீத் அந்த மாதிரிதான் வந்து முஸ்லிம்க்கு, ஆனா வந்துட்டு ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டின், மூணு பேருமே சேர்ந்து வந்து celebrate பண்றது வந்துட்டு ஆஹ் நம்ம பொங்கல்தானே

அப்படித்தானே ஆமா, பொங்கல் எல்லாருமே கொண்டாடுவாங்க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

உங்க வீட்ல பொங்கல் பண்ணுவீங்களா? என்னது உங்க வீட்ல பொங்கல் பண்ணுவீங்களா?

அதனால பொங்கல்ன்னா நாங்க எல்லாம் celebrate பண்ணதான்பா செய்வோம்.

தமிழர், தமிழர்களா பிறந்துகிட்டு பொங்கல் வந்து கொண்டாடலைன்னா அதுக்கான அர்த்தம் நம்ம பொறந்ததுக்கு அர்த்தம் இருக்கா எப்படி பொங்கல் கொண்டாடுவீங்க. பொங்கல், பொங்கல் வெச்சு கொண்டாடுவோம். என்னெல்லாம் வைப்பிங்க பொங்கல், என்னெல்லாம் வைப்பீங்கன்னா?

காலையில வந்துட்டு ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாசல் தெளிச்சு, கோலம் போட்டு, அந்த கோலத்துக்கு மேல அடுப்பு வச்சு அதுக்கு மேல பானை வச்சு அதுல தண்ணி ஊத்தி, பச்சரிசி போட்டு தேங்காய் போட்டு சர்க்கரை போட்டு அழகாக சர்க்கரைப் பொங்கல் வைப்போம். படையல்கள் வைக்க மாட்டீங்களா சூரியனுக்கு படையல், அது வந்து முன்னாடி காலத்துல, அந்த விவசாயம் பண்ணும் போது, அவங்க வச்சாங்க. ஆனா, ப~ நிறைய கிராமங்கள் அதெல்லாம் ஆமா ஆமா அதுதாண்டா. விவசாயிகளுக்குதான், அந்த படையல்ங்கிறது தெரியும். அதாவது, கிராமங்கள்ல வந்துட்டு, அது முக்கியமா இருக்கும். இங்க வந்துட்டு, அப்படி இல்லை, இல்லை. இங்கெல்லாம், பொங்கல் வைக்கிறதே பெரிய விஷயம். நிறைய வீட்டுல இது கூட வைக்க மாட்டாங்க படையல் நாங்க இதுவரை வச்சதில்லை. அது எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அது எப்படி படையல்னா உம் அது என்னன்னா first உ காலையில எல்லாரும் எந்திருப்பாங்க. ஆறு மணிக்கு முன்னாடி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 அதுக்கப்புறம் கோலம் எல்லாம் போட்டு கரும்பு வைப்பாங்க, மூணு கரும்பு அஹ் அதுக்கப்புறம் படையல் வைப்பாங்க, காய்கறி, நவதானியங்கள் அப்படி நிறைய வச்சுட்டு அதுக்கப்புறம் படையல்லாம் அதாவது, அதுக்கு முந்துன மாசம் நம்ம தைக்கு முன்னாடி வரை அறுவடை பண்ணதை வந்து இது பண்ணி அப்படி, அந்த மாதிரி அப்படித்தானே ஹம் கதிரவனுக்கு எல்லா படையலும் வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் பொங்கல் பண்ணுவாங்க ஓ, சரி, சரி, சரி அப்புறம் வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு எல்லாம் பார்க்க பார்த்திருக்கியா ஜல்லிக்கட்டு பாத்திருக்கேன்

ஆமா. அது ரொம்ப ஒரு powerful அது வந்து அது வந்து நம்மளோட உணர்ச்சி உணர்ச்சி தமிழுணர்ச்சி பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம். கலாச்சாரம் ஆஹ் அது வந்து ஆஹ் அது ஆனா ஆஹ் அப்படி அடக்~ காளையை அடக்கி அந்த ஜல்லிக்கட்டுன்னா அதுல அப்படி என்ன இருக்கு அது வந்து கண்டிப்பா அது பொங்கலுக்கு கண்டிப்பா வைக்கத்தான் செய்வாங்க. அதுக்கு முன்னாடி, எப்படின்னு தெரியலே. ஆனா இப்ப வந்து அது வந்து நிறைய பேர் போகமாட்டாங்க அப்படின்னு சொல்லி prize எல்லாம் announce பண்ணிட்டாங்க. இதுக்காண்டியே நிறைய பேர் போறாங்க இப்போ ஆஹ் ஆனா, இதுக்காகவே நிறைய பேர் வந்துட்டு இந்த காளைகள் எல்லாம் வளர்ப்பாங்க. இப்ப எல்லாம் காளைகள் வளர்க்கிறதே ரொம்ப குறைஞ்சிட்டு. காளை மாடு வந்துட்டு ரொம்ப ஆஹ் அ~ அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி ஆயிருச்சு முன்னாடி வந்துட்டு நிறைய காளைகள்லாம் இதுக்காகவே அவங்க பழக்கிவிடுவாங்க

ஆஹ் அப்படித்தானே வந்து எங்க ஊர்ல எல்லாம் பொங்கலுக்கு எல்லாம் இது வைப்பாங்க காளை race வைப்பாங்க ஓ அப்படியா

ஆனா முன்னாடி காலத்திலேதான் இந்த காளைகளை வந்து அடக்கக் கூடிய அந்த வீரர்கள்ன்னு சொல்வாங்க. அங்கே, முன்னாடி காலத்திலே எல்லாம் பசங்களும் நல்ல ஒரு அதாவது, என்ன ஆரோக்கியமா அதுக்கான அந்த பலத்தோட இருந்தாங்க ஆனா, இப்ப யாருக்கும் அந்த, அந்த அளவுக்கு இது இல்லை. ஏன்னா எல்லாமே என்ன சொல்றது chemical லு என்ன சொல்ல எல்லாமே வந்துட்டு junk food அப்படி சாப்பிட்டு, சாப்பிட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த முன்னாடி இருந்த தெம்மெல்லாம் இல்லை. இப்போ சொல்லப்போனா

ஆமா, எல்லாத்திலேயுமே கலப்படம்தான். கலப்படம் இல்லாதது எதுவுமே இல்லை. குடிக்கிற பால்ல கூட, இப்ப கலப்படம்தான்.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

சரி சரி நீ எப்படி காளைய அடக்க போறியா இல்ல அந்த தைரியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது காளையை அடக்கிட்டு

நான் எல்லாம் பையனா பொறந்திருந்தா எத்தன காளையை அடக்கியிருப்பேன் தெரியுமா சரி சரி

நீங்க ஜல்லிக்கட்டு பார்க்க போறீங்களா

ஆஹ் அப்படி, இப்படி அங்கங்க முட்டும் போதெல்லாம், பாவமா இருக்கும் பார்க்க. ஆனா அதை பார்த்தா மனுஷன் வாழ்க்கைய வாழ முடியுமா

ஆஹ் support பண்ணலாம். அதாவது, ஜல்லிக்கட்டுங்கறது நம்மளோட உரிமை சரியா போராட்டம்னா, விலங்குகளை வந்துட்டு துன்புறுத்தக்கூடாதுதான் அதுக்குன்ட்டு விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது, அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க.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 நம்ம வந்து எப்பவும் போய் இந்த விலங்குகளை துன்புறுத்திட்டு இருக்கலல்ல வருஷத்துல ஒரு நாள், ரெண்டு நாள் அதுக்கு வந்து துன்பு~ அதாவது, ஒண்ணுத்துக்குமே முடியாத மாடை போய், நம்ம வந்துட்டு ஓட விட்டு, புடிக்க விட்டு இது பண்ணல இல்ல அதுக்காக அதுகள வந்துட்டு தயார்படுத்தி, அதுக்கான அதுக்கு சாப்பாடு எல்லாமே குடுத்து, அது நல்ல நிலைமைல இருக்கான்னு பாத்துதானே, அதை இது பண்ண விடுறாங்க

அதனால ஒண்ணும் தப்பு இல்லையே

உம் உம்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

அப்படின்னு இல்ல, அங்க தஞ்சை வந்து நெல் விளையும் பூமின்னா something அதாவது, களஞ்சியம் ஆஹ் இதுதான் நெற்களஞ்சியம் அப்படிம்பாங்களே, அதா~ அதாவது அங்க வந்துட்டு விவசாயம் நல்லாருக்கும் full ஆவே விவசாயம்தான். அப்போ அங்க வந்துட்டு பொங்கல் வந்து நல்லா celebrate பண்ணுவாங்கல்ல so அதனால அங்க போனா நல்லா இருக்கும். அதாவது, அந்த கிராமப்புறம் அப்படி பார்க்கும் போது, அங்க போனா, அங்க உள்ள எல்லா நிகழ்ச்சியும் நம்ம பார்க்கலாம்ல அது கண்கொள்ளா காட்சியா இருக்கும்